அஹ் வைங்க அஹ் bye.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

hai ஸ்ரீ

ந நல்லா இருக்கீங்களா

சரி okay இப்போ நம்ம வந்துட்டு கோவா போலாம்னு plan பண்ணிட்டு இருக்கேன் super டா

ஆஹ் சரி ஆஹ் அங்க என்னென்ன இடம் எல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அங்க beach இருக்கு

ஆஹ் தண்ணிலையே வந்துட்டு நம்ம bike ல போலாம் balloon இருக்கு பெரிய balloon இருக்கு

அதை விட்டா பாரு இருக்கு சாப்பாடு item எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லாவே சாப்பிடலாம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க காசு கொண்டு வரது தான் விக்னேஷ் நீ என்ன சொல்ற ஆமா இங்க எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு மேல நம்ம bike ல போறோம்னா போற வழியில இருந்தே நிறைய இடம் இருக்கு சுத்தி பார்க்க okay அதுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும் செலவு ஆஹ் பத்தாயிரம் ரூபா பதினைந்து ஆயிரம் ரூபா இருந்தா நல்லா செலவு பண்ணலாம் அஞ்சு நாள் சுற்றி பாக்குறதுக்கு செலவு பண்றதுக்கு பதினைந்து ஆயிரம் இருந்தா correct டா இருக்கும் பதினைந்து ஆயிரம் தேவைப்படுமா கண்டிப்பா தேவைப்படும் பதினைந்து ஆயிரம் ரூபா முகேஷ் உன்கிட்ட இருக்கா பதினைந்து ஆயிரம் ரூபா பதினைந்து ஆயிரம் ரூபா ஆகுமா ஆஹ் இருக்கு பாத்துக்கலாம்

இல்ல இல்ல நம்ம வந்து straight ஒரே அடியா போயிட்டு கோவா போக போறதில்லை

எந்த மாதிரி எந்த road வழியா போனா நல்லா இருக்கும் இங்க இருந்து பெங்களூர் போவோம் first பெங்களூர் border அ சுத்தி போயிட்டோம்னா electronic city ன்னு ஒன்னு இருக்கு பெங்களூருக்குள்ள அங்க வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் bike ல எல்லாம் போயிட்டு வர முடியாது போகும்போது பெங்களூர சுத்தி போயிட்டு கர்நாடகாவில் enter ஆயிடலாம் கர்நாடகாக்குள்ள enter ஆயிட்டோம்னாலே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கர்நாடகா சாப்பாடு தங்கறதுக்குமே கர்நாடகாவில கூட ஒரு நாள் இருந்துட்டு அங்கிருந்து மைசூர் route அப்படி எதாவது புடிச்சு போனோம்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு போன மைசூர் route லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் wonderla இருக்கு நிறைய இருக்கு நல்லா சுத்தி பாக்கலாம் சரி அப்போ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணனும்னா இங்க இருந்து சென்னையிலிருந்து கிளம்புவோம் bike எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு bike சரியா

ஒரு நாள்

சரி பெங்களூர் ரெண்டு நாள் தங்கிட்டு அங்க இருக்கிற என்ன எங்கெங்க அங்க ரொம்ப அதிகமா எங்கெங்க ப நிறைய எடுத்துக்குலாம் போய் சுத்தி பாப்பாங்க இல்ல அது எனக்கு தெரியும் பெங்களூர்னா பெங்களூர்ல என்னோட friend ஓட வீடு இருக்கு

வீட்லயே தங்கிக்கலாம் செலவு கம்மி

சாப்பாடு செலவு மட்டும் நாம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்

சரி நாலு பேரு அஞ்சு பேரா நம்ம வந்து நம்மளே அங்க பெங்களூர் சுத்தி பார்த்தா ஆஹ் mall theatre அந்த மாதிரி நிறைய இருக்கும் சுத்தி பார்க்கற ப் பூங்கா ஆஹ் இந்த மாதிரி ஏரி குளம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அப்படி பார்க்கலாம் okay அஹ் நம்ம வந்து பெங்களூர்ல ரெண்டு நாள் தங்கிட்டு அங்க இருந்து அஹ் அடுத்து எங்க போலாம் பெங்களூருக்கு அடுத்து எந்த அஹ் ஏரியாக்கு போலாம் என்ன ஊர் நல்லா இருக்கும் பெங்களூருக்கு அடுத் பெங்களூருக்கு அடுத்து ஒரு சிவன் கோவில் இருக்கு

கோவா போற வழியில அங்க போலாம் அது எந்த சிவன் கோயில் அது எந்த ஊர்ல இருக்குன்னு ஸ்ரீதருக்கு தெரியும் கர்நாடகா ஒட்டி தான் இருக்கு அந்த சிவன் கோவில் எப்படியோ சிவன் கோவில் போயிட்டு ஆஹ் அங்க ஒரு பூசை போட்டுட்டு அங்கிருந்து கர்நாடகாக்குள்ள enter ஆயிட்டாலே போதும் கர்நாடகாக்குள்ள enter ஆகுறது night குள்ள enter ஆகணும் உள்ள போனாதான் உள்ள போறது மட்டும் ராத்திரிக்குள்ள உள்ள போனா தான் ஆஹ் காவல்துறையோட தொல்லைகள் இருக்காது இல்லன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும் காசு கட்டற மாதிரி இருக்கும் கர்நாடகாவில் எல்லாம் இப்போ பயங்கர strict முன்னாடி மாதிரி இல்ல இப்ப அதா நீ கர்நாடகா போய் இருக்க இல்ல உனக்கு தெரியும்ல கர்நாடகா போனப்போ மைசூர் மட்டும் தான் நான் போயிருக்கேன் அதுவும் train ல தான் போனேன் அதனால எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது bike ல போயிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நான் train ல தானே போனேன் so அதனால எனக்கு எதுவும் அதிகமா தெரியாது விக்னேஷ்க்கு தெரியும் அத பத்தி அப்போ ஏன்னா இன்னும் அங்கங்க போயிருக்கேன்னு சொன்னான் விக்னேஷ் கர்நாடகா போய் இருக்கியா கர்நாடகா போனா ஓசூரில் இருக்க ஓசூர் வழியா போவேன் ஓசூர்லயே நிறைய tea estate இருக்கு பெங்களூர் நம்ம பெங்களூர் போய் நேரா பெங்களூர் போயிட்டு அங்க ஒரு நாள் ஸ்டேட் பண்றத விட போற வழியிலேயே தமிழ்நாட்டிலேயே ஓசூர் இருக்கு ஓசூரில் வந்து

தோட்டம் இருக்கும் தேனீர் எடுக்கிற தோட்டம் அதை நல்லா நம்ம சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா பெங்களூர் கர்னாட்டக்கா boarder குள்ள போங்க அந்த மாறி போனோம்னா நமக்கு வந்து easy யா விட்டுருவாங்க அது வந்து காட்டு வழியில வந்து போறதுனால easy விட்ருவாங்க ஆஹ்